ஜாவா ஐ நிறுவுதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த tutorialலில் நாம் கற்கப்போவது சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ பயன்படுத்தி ஜேடிகே ஐ நிறுவுதல்
ஏன் ஜாவா
ஜாவா ன் வகைகள் மற்றும் applicationகள்
இங்கு நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 ஜாவா டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட் ஜேடிகே 16 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர இணைய இணைப்பு வேண்டும்
உங்கள் கணினியில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ நிறுவியிருக்க வேண்டும்
உங்களுக்கு லினக்ஸ் ல் டெர்மினல் டெக்ஸ்ட் எடிட்டர் மற்றும் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் spoken tutorialஆர்க் ல் உள்ள லினக்ஸ் க்கான ஸ்போக்கன் tutorialஐ காணவும்
ஜாவா புரோகிராம் ஐ இயக்க ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் Kitஐ நிறுவ வேண்டும்
ஜேடிகே பற்றி மேலும் அறிய இந்த இணைய இணைப்புக்குச் செல்லவும் இப்போது சினாப்டிக் பேக்கேஜ் Managerஐ பயன்படுத்தி ஜேடிகே ஐ நிறுவலாம்
இதற்கு ரூட் பெர்மிஷன்ஸ் வைத்திருக்க வேண்டும்
ஒரு repositoryஐ தேர்ந்தெடுக்கவும் தெரிய வேண்டும்
இவை முன்னர் குறிப்பிட்ட Linuxக்கான முன்தேவை tutorialலில் விவரிக்கப்படுகின்றன
இப்போது உங்கள் Desktopல் இடது மூலையில் உள்ள Taskbarஐ காணலாம்
மேலே DashHomeஐ காணலாம்
DashHomeல் சொடுக்கவும்
சியர்ச் barல் எழுதுக சினாப்டிக்
சினாப்டிக் பேக்கேஜ் Managerஐ இங்கே காண்பீர்கள்
சினாப்டிக் பேக்கேஜ் Managerஐ சொடுக்கவும்
உறுதிப்பாடுக்கு பாஸ்வேர்ட் ஐ கொடுக்கச்சொல்லி கேட்கப்படுவீர்கள்
எனவே உங்கள் பாஸ்வேர்ட் ஐ கொடுத்து Authenticateஐ சொடுக்குக
இது சினாப்டிக் பேக்கேஜ் Managerஐ திறக்கிறது
இப்போது குயிக் பில்ட்டர் பாக்ஸ் ல் எழுதுக ஜேடிகே
openjdk 6 ஜேடிகே என்ற packageஐ காண்கிறோம்
அதன்மீது வலது சொடுக்கி மார்க் போர் இன்ஸ்டாலேஷன் மீது சொடுக்கவும்
பின் அப்ளை buttonல் சொடுக்கவும்
மார்க்ட் சேஞ்சஸ் பட்டியலை உறுதிசெய்ய கேட்கப்படுவீர்கள்
எனவே டோ பே இன்ஸ்டால்ட் ல் சொடுக்கி அப்ளை பட்டன் ல் சொடுக்கவும்
நிறுவுதல் சில நொடிகள் எடுக்கலாம்
இப்போது ஆப்ஷன் openjdk 6 ஜேடிகே பச்சை நிறத்தில் இருப்பதைக் காணலாம்
எனவே நம் நிறுவுதல் முடிந்தது
இப்போது நிறுவியதை சரிபார்க்கலாம் அதற்கு Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் ஐ திறக்கவும் இங்கே டெர்மினல் ஐ ஏற்கனவே திறந்துவைத்துள்ளேன்
கமாண்ட் ப்ராம்ப்ட் ல் எழுதுக ஜாவா ஸ்பேஸ் ஹைபன் வெர்ஷன் பின் Enter செய்க
jdkன் வெர்ஷன் எண் காட்டப்படுவதைக் காணலாம்
நீங்கள் பயன்படுத்தும் வெர்ஷன் ஐ பொருத்து உங்கள் வெர்ஷன் எண் வேறுபடலாம்
வெற்றிகரமாக ஜேடிகே ஐ நிறுவி விட்டோம் இப்போது எளிய ஜாவா புரோகிராம் இயக்கி வேலைசெய்கிறதா என காண்போம்
டெஸ்ட்புரோகிராம் டாட் ஜாவா என்ற பைல் பெயரில் சேமித்த கோடு ஐ ஏற்கனவே வைத்துள்ளேன்
இப்போது இந்த கோடு ஐ கம்பைல் செய்து இயக்கலாம்
வே ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி ரன் ஆ ஜாவா புரோகிராம் என Terminalலில் காட்டுகிறது
எனவே Terminalக்கு வருவோம்
பைல் டெஸ்ட்புரோகிராம் டாட் ஜாவா ஐ ஹோம் டைரக்டரி ல் சேமித்துள்ளேன் என்பதை நினைவுகொள்க
தற்போது நான் ஹோம் Directoryல் உள்ளேன்
எனவே கமாண்ட் ப்ராம்ப்ட் ல் எழுதுக ஜாவக் ஸ்பேஸ் டெஸ்ட்புரோகிராம் டாட் ஜாவா
இது கோடு ஐ கம்பைல் செய்ய
Enter செய்க
இப்போது கோடு ஐ இயக்குகிறேன்
எனவே எழுதுக ஜாவா ஸ்பேஸ் டெஸ்ட்புரோகிராம் பின் Enter செய்க
வே ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி ரன் ஆ ஜாவா புரோகிராம் என வெளியீடு பெறுகிறோம்
எனவே நம் நிறுவுதல் சரியானது
இப்போது slideகளுக்கு வருவோம்
ஏன் ஜாவா பயனுள்ளது என இப்போது விளக்குகிறேன்
ஜாவா எளிமையானது
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஆனது
இது பிளாட்ஃபார்ம் சார்பற்றது இது பாதுகாப்பானது
ஜாவா அதிக செயல்திறன் கொண்டது
மல்ட்டி - த்ரெட் கொண்டது
இப்போது ஜாவா ன் சில வகைகள் மற்றும் அப்ளிகேஷன்ஸ் ஐ காணலாம்
JSP அல்லது ஜாவா செர்வர் Pages இது சாதாரண எச்டிஎம்எல் டாக்ஸ் உடன் கூடிய கோடு ஐ சார்ந்தது
ஜேஎஸ்பி
டைனாமிக் வெப் பேஜஸ் உருவாக்கத்தில் பயன்படுகிறது
000528 000532 Java Applets இது வெப் applicationகளுக்கு ஊடாடும் அம்சங்களை வழங்க பயன்படுகிறது
இது எக்ஸ்எம்எல் ஸ்ட்ரக்சர்ட் documentகளை இடமாற்ற பயன்படுகிறது
JavaBeans ஜவாபீன்ஸ் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் காம்போனன்ட் ஆகும்
இது புதிய அல்லது மேம்பட்ட applicationகளை உருவாக்கப் பயன்படுகிறது
Mobile Java இது மொபைல் போன் போன்ற பல பொழுதுபோக்கு சாதனங்களில் பயன்படுகிறது
எனவே இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ பயன்படுத்தில ஜேடிகே ஐ நிறுவுதல்
ஜாவா programஐ கம்பைல் செய்து இயக்குதல்
ஜாவா பயன்பாட்டின் நன்மைகள்
Javaன் வகைகள் மற்றும் Applicationகள் மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் பிரியா
நன்றி